conference போடுறேன் உம் ஏன் பாரதி இருக்கு இல்ல அவங்களுக்கு போட்ருந்த chit பாரதியிது இல்ல இது chit லட்சுமி இது chit last time மும் லட்சுமி இது தான் chit பாரதியிது இல்ல பாரதி அப்போ நானும் பாரதியும்தான sir கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் close ஆ அப்போ பாரதி சொன்னதுனால போட்டு இருந்தேன் பாரதி இது இல்ல first லட்சுமிதான லட்சுமிக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காகிட்ட குடுத்துட்டோம் customer கள் எல்லாம் இதுகிட்ட யார் யார் போட்டுருந்தாங்களோ அவங்க எல்லாம் அவங்க அக்காக்கு பிடிச்சு குடுத்துருச்சு அப்பறம் நாமளும் போடணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அதனால கேக்கும்போது first சொல்லும் போது last time நான்தான் போடலயே அபப இந்தவாட்டி சொல்லிச்சு சரி அதுதான் போட்டு இருந்தேன்

அவங்க அக்காவும் நல்ல வேலைல இருக்குன்னு நினைக்கிறேன்

ஐந்து பேரோ ஆறு பேரோ அக்கா தங்கச்சிங்க உம் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒருத்தர ஒருத்தர் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்

யும் குடுத்தாத்தான்

ஆமா வீட்ல செய்ய வைக்காம எங்க செய்ய வைப்ப பின்னாடியா

shed ல இல்ல பின்னாடியில shed ல வேண்டாம் பின்னாடியே செய்ய வை

அதுதான் terrace மேல பச்சை building ல ஒரு மாதிரி weight ஏ இல்லாத மாதிரி இருக்குது

வீட்டுகிட்டயே போட்டுட்டீன்னா owner வீடுவரைக்கும் owner வீடெல்லாம் வேண்டாம் அந்த இங்க இருந்து இது வரைக்கும் கம்பத்துல இருந்து இது வரைக்கும் போட்டுட்டீன்னா

உம் அதைதான் இந்த அப்பா கிட்ட photo வச்சுட்டு இந்த food simple ஆ பண்ண வச்சது

வருகிறவங்க மாலை போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு உம் ஆமா வைக்கனும்தான் என்ன பண்றது என்ன என்ன சொல்லிட்டு இருக்குது

அப்பறமா சாயந்திரம் பண்றா phone date எடுத்துக்கிறேன்னேன் உம் அப்ப அது இனிமே easter அன்னைக்கே கும்புட்டுக்க போறேன் easter அன்னைக்கே கும்புட்டுக்க போறேங்குதாமே

எப்போன்னாலும் கும்பிட்டுக்கட்டும்

next திரும்ப அழுவாங்க

எல்லாம் அவங்க சொன்னமாதிரியே பண்ண முடியுமா எல்லாருக்கும் முன்ன பின்ன வரும் ஒன்னுக்கு இரண்டு ஐயரை வச்சும் கேட்டாச்சு எல்லாரும் அதே சொல்றாங்க அப்பறம் அதைதான பண்ண முடியும்

அவள் கஷ்டங்களை

ஆளு பாத்துட்டு பண்ணு நீ வந்தாதான் இந்த வீட்டுக்கு first paint அடிக்கிறதுக்கு paint அடிக்க அவரைத்தான் கூப்பிட்டு இருக்கிறேன் பாக்கணும் சொன்னா

உம் நல்லா பண்றான் அவன்தான் paint அடிக்கிறான் எல்லா வேலையும் நல்லா பண்றானே அப்புறம் என்ன வேணும்னா கொடுத்துடவா சொல்லாம சும்மா ஒரு இதா எடுத்துட்டு வா உம் ஆமா ஆஹ் அடிச்ச colour ஏ அடிக்காத வேற ஏதாவது நல்ல colour ஆ அடி ஏய் வேற colour எல்லாம் அடிக்க மாட்டேன்ப்பா இதே colour தான் ஏய் வீடு ரொம்ப சின்னதா போயிருச்சு

வீடு ரொம்ப சின்னதா போயிருச்சு அப்படியிருத்தும் பூஜை எல்லாம் வெளியிலதான பண்றது உள்ளே இல்லை

ஓமம் எல்லாம் எப்போ night ல இருந்தே வளர்த்துவாங்களா இல்லை காலைல பண்ணு

காலைலதானா

உம் போட்டுட்டு குளிச்சிட்டு அப்புறம் சாப்பிடனுமா அப்படி சொல்லலை நான் எங்கயும் போறதுக்கு ஆகாது அன்னைக்கு

கறி பாத்தா கறி wholesale லயே ஒரு நாற்பது kg எடுத்தாச்சு நீ எல்லாருக்கும் correct ஆ சொல்லிரு ஒருத்தரை விடாம கோவிந்தசாமி மாமா ராம மாமா அப்புறமா யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாம் ஒரு list போட்டு எழுதி வைச்சுகிட்டு எல்லாருக்கும் phone பண்ணி சொல்லிரு அப்புறம் இவங்களுக்கு சொல்லல அவங்களுக்கு சொள்ளலங்கப்போறாங்க யார் யார் இருக்கிறாங்களோ ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் சொல்லு உம் சொல்லணும் அவங்களுக்கு அவங்க எல்லாம் சொல்லணும் எல்லாத்துக்கும் சொல்லணும் ஆஹ் அதான் எல்லாருக்கும் சொல்லணும் ஒருவாட்டி கேட்டுக்க கிட்ட யார் யார்கிட்ட சொல்லன்னும்னுட்டு கேட்டுட்டு எல்லாருக்கும் ஒருத்தர் விடாம சொல்லிரு

அப்புறம் நாம யாரையும் ஒருத்தரை miss பண்ணுனாலும் அப்புறம் அதை ஒரு பேச்சா பேசுவாங்க எனக்கு சொல்லலை உனக்கு சொல்லலைனுட்டு அதான் அப்போ என்ன ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு செய்ய வைக்கணும் இல்லையா நூறு நூத்தியிருபத்தி ஐந்து நூத்தி ஐம்பது பேருக்கு ஆயிரும் அதான் நூறு பேருன்னு சொன்னாலே நூறு பேரு சொன்னாலே நூறு பேருக்கு போதுண்டா அதுலயே ஒரு நூத்தியிருபத்தி ஐந்துபேர் coverage ஆகும்

அதான் அதான் அதான் ஒரு மூட்டைஅரிசிதான எங்க வீட்டுகிட்ட அறுபது ரூபாய் kg ஏதோஅது double bullet ஆம் அரிசி supper ஆ இருக்குது அறுபது ரூபாய் kgsame bullet அரிசி மாதிரியே இருக்குது அது அப்படித்தான் இருக்கும் அது செய்யும்போது செய்யும்போது சாப்பிட ஏய் இல்லைடா நான்தான் செய்யிறனே முன்னாடிதான் வாங்குனேன் இவர் வாங்கிட்டு வருவார் யோகன் கடைல கேட்டா அறுபது நூபாய் ஆனா மூட்டை எவ்வளவு சொல்லு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு kg வரும் மூட்டைல

ஆயிரத்தி ஐநூறு நூபாவாம் ஆயிரத்தி ஆறுநூறாம் ஜாஸ்தி வராது அது இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் மூட்டை அது எப்படின்னாலும் ஒரு மாசம் மேல எப்படி நிறைய வந்துச்சு இல்லை உம் ஆமா அரிசி எடுத்தோம்னா அப்படியே பொங்கி பொங்கி வரணும் உம் பண்றது இவ்வளவு செலவு பண்றதுக்கு முன்னாடி அரிசி

அரிசிக்கே ஐந்தாயிரம் வைக்கணும்

இரண்டு மூட்டைன்னா ஐம்பது அரிசி போடணுமா இரண்டு மூட்டைன்னாக்கா இப்போ இவங்க ஒரு மூட்டை போட்டுக்கிட்டு மிச்சம் செய்யிறதுக்கு என்னவாம்

அத்தைமா சொல்லிச்சு என்ன செய்ய வைக்கிற பிரியாணி சாதம் butler ready ஆ இருக்குறாங்களா அங்கதான் புடிக்கணும் சிஷ்யனுங்களை புடிக்கணும்

எங்க சொல்லு தில்லட் நகர்லையா இங்கயிருந்து யாரையாவது புடிக்கணும் உம் உம் அதான் பாத்துட்டு சரி கேட்டுட்டு பண்ண வை அஹ் இரு நான் சாப்பிட்டுட்டு பண்றேன் எனக்கு வேற பசி எடுக்குது சாப்பிட்டுட்டு பண்றேன் வை நாம இன்னைக்கு பார்க்கப் போற தலைப்பு காய்கறிகள் பயத்தங்காய் அவரை குடும்பத்தைச் சார்ந்த ஒரு காய்கறி ஆகும் பயத்தங்காய் என்பது இளம் பச்சை நிறத்தில் பீன்சை போலவே இருக்கும் ஆனால் பீன்சை விட மெல்லியதாகும் நீளமானதாக இருக்கும் உள்ளே தட்டையப்பறை போலே இளம் பயிர்கள் இருக்கும் இதனை காராமணி என்றும் கூறுவார்கள் பயத்தங்காயில் உள்ள பைடோமொயின் மற்றும் ஆன்டிஆக்ஸிடண்ட்ஸ் இரண்டும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் சக்தி கொண்டவை பயத்தங்காயில் நார்ச்சத்து இரும்புச் சத்து அத்தியாவசிய தாதுச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்களை கொண்டது புரத குறைபாட்டால் பாதிக்கப்பட்டோருக்கு இந்த காய் அவசியமான ஒன்றாகும்

பசி பசியை தூண்டி நீரை பெருக்கும் காபத்தை அகற்றும் இதை பரு~ பருப்புகளுடன் சேர்த்து கூட்டு செய்து கறி கலி செய்தோ சாப்பிடலாம் காரமணியில் உள்ள வைட்டமின் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக் கூடியது அடிக்கடி காராமணி சாப்பிட்டால் தொற்று நோய்கள் எளிதில் அண்டாது

கர்ப்பிணி பெண்களுக்கு அவசிய தேவையான சத்து காராமிலையில் நிறைய உண்டு சத்து நிறைந்த உணவுத்தான் பிறருக்கு குழந்தை நரம்பு மண்டல கோளாறுகள் இல்லாமல் காக்கும் பயத்தங்காயில் உள்ள நார்ச்சத்தானது எடை குறைக்க உதவி நீரிழுவை கட்டுப்படுத்தி இதய நோய்களுக்கு வராமல் தடுக்கிறது பயத்தங்காய் வயிற்று

வாழைப்பூ வாழைப்பூ என்பது வாழை மரத்தில் உருவாகும் பூவை குறிக்கும் இதனை வாழைப்பூ மொட்டு என்றும் அழைப்பார்கள் பூ வகை சார்ந்ததாக இருந்தாலும் இது சமையலில் காய்கறி போலவே பயன்படுகிறது வாழைப்பூவை வைத்து குழம்பு ஆடை சூப்பு போன்ற பல்வேறு வகையான உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன

வாழைப்பூ வாழைப்பூவில் calcium potassium magnesium phosphorus இரும்புச் சத்து தாமிரச் சத்து முதலியான சத்துக்கள் நிறைந்துள்ளன மேலும் வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் மற்றும் வைட்டமின் சி ஆகிய உயிர்ச்சத்துக்களும் உள்ளன வாழைப்பூவை வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புக்களை கரைத்து வெளியேற்றிவிடும் இதனால் ரத்தத்தின் பச்சைத்தன்மை குறைந்து ரத்தம் வேகமாக செல்லும் வாழைப்பூவானது ரத்த நாளங்களில் ஒட்டியுள்ள கொழுப்புகளை கரைத்து ரத்தத்தை சுத்தமாக்கும் இரத்த அழுத்தம் ரத்த சோகை போன்ற நோய்களை ஏற்படாமல் தடுக்கும் ரத்தத்தில் கலந்துள்ள அதிக அளவு சர்க்கரையை கரைக்க வாழைப்பூவின் துவர்ப்புத்தன்மை அதிகம் உ~ உதவுகிறது இதனால் ரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையானது அளவு குறைக்கிறது வயிற்றுப் புண்களை குணமாக்கும் சக்தி கொண்டது வாழைப்பூ வாழைப்பூவானது மூல நோயின் பாதிப்பினால்

வாய்ப்புண்ணை போக்கி வை~ வாய் நோயை த~ நீக்கும் பெண்களுக்கு உண்டாகும் கர்ப்பப்பை கோளாறுகள் மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் அதிக ரத்தப்போக்கு வெள்ளைப்படுதல் போல் போன்ற நோய்களுக்கு வாழைப்பூவை உணவில் சேர்த்துக்கொண்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் வாழைப்பூவை வேகவைத்து அல்லது பொரியல் செய்தோ அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும்

உடல் சூடு குறையும் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு இனங்கள் உள்ளது பச்சை பட்டாணிக்கு தோட்டப்பட்டாணி இனிப்பு பட்டாணி இங்கிலிஷ் பட்டாணி என்று பெயர் உண்டு எல்லா காய்கறிகளையும் விட ஊட்டச்சத்து மிகுந்த பச்சை பட்டாணி ஆகும் பச்சை பட்டாணி லேசான இனிப்பு சுவையான உடையது பச்சை பட்டாணியின் தாயகம் தென்மேற்கு ஆசியா தெற்கு ஆப்பிரிக்காவும் ஆகும் நுரையீரலுக்கு இதயத்திற்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது பச்சை பட்டாணி பச்சை பட்டாணியில் phosphorus நிறைந்து காணப்படுகிறது நூறு gram பச்சை பட்டாணியில் எண்பத்தொரு kilocalorie உள்ளன இதில் கொலெஸ்டெரால் இல்லை புரதம் சத்து நார்ச்சத்து நிறைந்து காணப்படுகிறது பட்டாணியில் folic அமிலம் அதிகம் உள்ளது cell ளுக்கு உள்ளே DNA தொகுப்பு இயக்கம் சீராக நடைபெற என்கிற பி காம்ப்லெஸ் வைட்டமின்கள் அவசியம் தேவை பட்டாணியில் அவை உள்ளது பட்டாணி உடலில் உள்ள கொலெஸ்டெரால் அளவை குறைக்கிறது பச்சை பட்டாணியின் மருத்துவ பயன்கள் கண் நன்றாக தெரிய வைட்டமின் இ மிகவும் அவசியம் உடல் வலி தலை வலி ஆகியவை ஏற்படாமல் இருக்க பல் எலும்பு முதலியான உறுதியுடன் இருக்கவும் பட்டாணியில் உள்ள வைட்டமின்கள் உதவுகின்றது பட்டாணியை சாப்பிட்டால் வாய் துர்நாற்றமும் குறையும் பட்டாணியில் அடங்கியுள்ள நியோசின் தயமின் போன்ற வைட்டமின்கள் உள் உறுப்புகள் அனைத்தையும் வலிமைப்படுத்துகின்றன வாய் நாக்கு முதலியவற்றில் உள்ள புண்கள் குணமாகும் செரிமான உறுப்புகள் நன்கு செயல்படவும் பட்டாணியில் உள்ள வைட்டமின் டி நன்கு பயன்படுகிறது பச்சை பட்டாணியில் ஆன்டிஆக்ஸிடன்ட்கள் நிரம்பியுள்ளது இது இதயத்திற்கு தேவையான ரத்தத்தை தடையின்றி சீராக செல்லவும் உதவும் பச்சை பட்டாணியை தவறாமல் எடுத்துக் கொள்பவருக்கு வயிற்றுப் புற்றுநோய் வராது பச்சைப் பட்டாணியில் வைட்டமின் கே

இருக்கும் சிவப்பு இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் சத்துக்கள் நிறைந்துள்ள பட்டாணியை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு ரத்த சோகை பிரச்சனை ஏற்படாது பச்சை பட்டாணி அதிக அளவு கொண்டுள்ளது பிறந்த குழந்தைகளில் நரம்புக் குழாய்கள் சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படுவதை தடுக்கிறது அதிக ப்ரோடீன் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த பச்சை பட்டாணி

காலை நேரத்தில் அரை டம்ளர் கேரட் சாறு குடித்து வர வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறும் வயிற்று சுத்தமாகும் உணவு நன்கு செரிமானம் ஆகும் பூச்சிகளால் வரும் நோய்களைத் தடுக்கிறது உலர்ந்த சாறும் இருவர்கள்~ இருப்பவர்களுக்கு கேரட் சாறுடன் தேன் அல்லது ஆலிவ் oil சேர்த்து முகத்தில் தடவி ஐம்பது நிமிடங்கள் கழித்து கழுவினால் ச~ சருமமானது தேவையான சத்து கிடைக்கும் கேரட்டில் உள்ள வைட்டமின் ஏ சத்து கண்களுக்கு பலம் கொடுக்கக் கூடியது விழித் திரைக்கு பலம்~ பலமும் சேர்க்கும் கண் பார்வை நன்றாக இருக்கும் தோலுக்கும் ஆரோக்கியத்தை தருகிறது கோடைக்காலத்தில் வெ~ வெளியில் உள் சென்று வரும்போது புற ஊதா கதிர்கள் தோலை பாதிக்கிறது தோல் கரும்பாதனத்தை தடுக்கிறது தோலில் சிராய்ப்பு காயம் அரிப்பு இருந்தால் கேரட்டை பசையாகி தடவினால் அரிப்பு சிவப்புத் தன்மை போகும் மெருகுற மறையும் தோலில் ஏற்படும் பிரச்சனைக்கு மேல் பூச்சு மருந்தாகிறது புண்களை ஆற்றும் வல்லமை உடையது கேரட் கிருமிகளை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வீக்கம் வலியை கரைக்கக்கூடியது கேரட்டை பயன்படுத்தி கோடை காலத்தானது ju~ juice தயாரிக்கலாம் ஒரு டம்ளர் கேரட் சாறுடன் சிறிய ஏலக்காய் பொடி பானகற்களுடன் சேர்த்து காலையில் குடித்துவர உடல் சோர்வு நீக்கி புத்துணர்வு ஏற்படும் உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது கோடை காலத்தில் உடலில் இருந்து வெளியேறும் நீர்ச்சத்தை சமப்படுத்தும் நாக்கு தொண்டை குடலில் புற்று நோய் வராமல் தடுக்கிறது கேரட்டை பயன்படுத்தி அல்சர்கனா மருந்து தயாரிக்கலாம் கேரட் துருவலுடன் உப்பு அரை spoon தனியா பொடி மல்லி புளிப்பித்தள தயிர் சேர்த்து கலந்து சாப்பிட்டு வர வயிற்றுப்புண் சரியாகும் வயிற்று வலி குணமாகும்

பற்களுக்கு பலம் கிடைக்கிறது ஈறுகள் கெடாமல் இருக்கும் வாய்ப்புண்கள் சரியாகும் பலம் தரும் மருந்து தயாரிக்கலாம் கேரட்டை பச்சையாக அரைக்கவும் இதனுடன் சிறிது மஞ்சள் சேர்க்கவும் சிறிது தண்ணீர் விட்டு கொதிக்க வேண்டும் இதை வடிகட்டி குடித்தவாறு புண்கள் ஆறும் ஆஹ் வெப்பம்னு சொல்லும் போது வெப்பன்னாலே ரொம்ப வந்து இப்போ சூடுனால வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து face பண்ணவேண்டி வரும் ஆஹ் வெப்பத்தினால இப்போ வந்து நம்ம ஆஹ் நம்ம climate கூட summer season ஆ ஆரம்பிச்சுன்னா ரொம்ப வந்து நம்மளால தாங்கிக்க முடியாது ஏன்னா ஆஹ் ரொம்ப சூரியானோட இந்த ஒளிக்கதிர்வுகள் வந்து ரொம்ப reflect ஆகுறதுனால ஆஹ் over இதா வெளிச்சமா இருக்கும் அந்த சூரியானோட ஒளி படுறதுனால நம்ம skin allergy கூட வருது அதேமாதிரி நம்மளோட உடம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை வந்து நம்மளால தாங்கிக்க முடியும் அதுக்கு மேல வந்து நம்மளால தாங்கிக்க முடியாது அதனாலவே வந்து ஆஹ் பல disease வந்து நம்மக்கிட்ட வருது ஆஹ் சொல்லப்போனா இந்த skin ல வந்து புண்ணு புண்ணு புண்ணு அப்பறம் வந்து ஆஹ் சிம்~சின்னம்மைனு சொல்லுவாங்க அந்தமாதிரி நிறைய வித ஆஹ் தோல் வியாதிகள் கூட இந்த over heat னால தான் நமக்கு வருது அது வந்தாலே என்ன சொல்றாங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு temperature ல ஆஹ் சூடு heat இருக்கும் அதுக்கு மேல அது வந்து இதாகுறதுனால நம்ம அதை வந்து ஆஹ் தாங்கிக்க முடியாது அதனாலதான் இவ்வளவு disease லாம் நம்மளுகிட்ட வந்து reflect ஆகுது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 அதுக்கு நம்ம வந்து இதனாலதான் நம்ம சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஐந்து liter தண்ணி குடிங்கன்னு சொல்றாங்க அப்படி நம்ம நம்ம அதிகளவு தண்ணிய நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட body யோட temperature வந்து கம்மியாகும் அதேபோல ஆஹ் fruits குடிப்பாங்க இளநீர் எடுப்பாங்க அந்தமாதிரி நிறைய நம்ம எடுக்குறதுனால உடம்புக்கு வந்து ஒரு ஆஹ் hydrate ஆகும்னு சொல்லுவாங்க அதனால உடம்பு வந்து ஆஹ் சூடு குறைஞ்சு இயல்பு நிலைக்கு வந்து வரும் ஆஹ் அதுக்கு நம்ம வந்து அந்த விஷயங்களை கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து climate ன்னு சொல்லும்போது நாலு season மாறி மாறி வரும் அந்த ஒவ்வொரு season க்கும் நம்மளோட உடம்பு வந்து ஆஹ் adapt ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனாலதான்

நம்மளால வந்து கைல வந்து புடிக்க முடியாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மேல நம்மளால சூட நம்ம உடம்பு தாங்கிக்காது அதுக்குவந்து நம்ம வந்து இந்தமாதிரி நம்மளோட ஆஹ் intake உடம்புல வந்து உள்ள ஒரு உடலுறுப்புல ஆஹ் சாப்பிடுற பொருட்கள் வந்து நம்மள வந்து உடம்ப வந்து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 அது பண்ணுறதுனால கண்டிப்பா வந்து உடம்பு வந்து இயல்பு நிலைல இருக்கும் அதேபோல இங்க heat வந்து எதனால நமக்கு வருதுன்னா நம்மளோட நம்ம வந்து பயன்படு~அன்றாட வாழ்க்கைல பயன்படுத்துற விஷயங்கள்தான் இப்போ நிறையபேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீட சுற்றியுள்ள plastic அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஹ் தூத்துவாரி எரிப்பாங்க அதை எரிக்கும் போது அதில உள்ள சூடு அது எல்லாமே போய் நம்ம ஓசோன் படலத்தை வந்து பாதிக்கும் அது ஆஹ் பாதிச்சு ரொம்ப சூடு அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு வந்து பூமி வந்து வெப்ப மயமாயிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் நமக்கு வந்து இவ்வளோ சூடா வந்து ஆஹ் தாக்கத்தை ஏற்படுத்துது அதனால ஆஹ் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய வந்து ஆஹ் மரங்களை நட்டு விடணும் அந்தமாதிரி மரங்களை நட்டுவிடும் போது நமக்கு வந்து இயற்கையாகவே வந்து மழைகளை வந்து ஆஹ் பெய்ய செய்யும் அந்தமாதிரி பெய்யுறதுனால கண்டிப்பா வந்து வந்து ஓசோன் மண்டலம் normal normal ஆ வந்து போயிட்டு இருக்கும் இல்லன்னா over heat ஆகி கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளை வந்து தூண்டிவிடும் அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கவே கூடாது சொல்லப்போனா அதேமாதிரி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

நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமான disease லாம் வந்திருக்கு piles அந்தமாதிரி எவ்வளவோ complaints வந்திருக்கு அப்பறம் வந்து இந்த நீர்க்கடுப்புன்னு சொல்லுவாங்க நிறைய சொல்லவே முடியாத அந்த அளவுக்கு நோய்கள் எல்லாம் வந்து சந்திச்சிட்டே இருக்காங்க அதேபோல அவங்க வந்து ஆஹ் அவங்க system க்கு முன்னால இருந்து வேலை பாக்குறதுனால அந்த system த்துல உள்ள சூடு எல்லாமே அவங்க உடம்புக்குதான் வந்து ஆஹ் transfer ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால அவங்க உடம்பு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உபாதைகளுக்கு உள்ளாகுறாங்க நிறைய பேருக்கு skin allergy வந்து காண்பிக்கும் சில பேருக்கு வந்து நிறைய தோல் அப்படின்னா வந்து rashes மாதிரி காண்பிக்கும் இல்லன்னா உடம்புக்குள்ளேயே ஒரு நிறைய உள்ளுறுப்புகள் வந்து ஆஹ் பிரச்சனை ஆகும் அந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திக்க வந்து அவங்க இதாகிருவாங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா system த்துல வேலை பாத்தா கூட நம்ம உணவுகளில வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் எவ்வளவு கூட தண்ணி குடிக்குறோமோ குடிச்சு முடிச்சுட்டு நம்ம அடிக்கடி ஆஹ் rest room அந்தமாதிரி நம்ம இது பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா வந்து நம்ம உடம்புல வந்து இந்த சில பேர் தண்ணி குடிக்காம கல்லு கல்லு அந்தமாதிரி பிரச்சனைகள் வரும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிக்கும் இதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்காம இருந்தாலே கண்டிப்பா வந்து ஆஹ் healthy ஆ இது பண்ணலாம்னு சொல்லலாம் அதேமாதிரி நிறைய இடங்களில வந்து இந்த அலுமினிய factory னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அவங்க வந்து சூட்டுலேயே அவங்க அதை ஆஹ் melt பண்ணி அந்தமாதிரி work பண்ணிட்டு இருக்கதுனால over சூடு வந்து அவங்கலாள இதா இருக்கும் அந்தமாதிரி company ல வேலை பாக்குறவங்களை நம்ம வந்து ஆஹ் போய் ஒரு சும்மா ஒரு verification பண்ணா கூட அவ்வளோ பேருக்குமே நோயாதான் இருக்கும் என்னன்னா அந்த அலுமினிய இதெல்லாம் வந்து machine லயே அவங்க வந்து contact பண்ணி full ஆ உருக்கி அந்தமாதிரி பயன்படுத்தி சூட்டுலதான் எல்லா வேலையும் நடக்கும் அது பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து உடம்புல அந்த சூடு வந்து reflect ஆகும் அதனாலேயே அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய complaints வந்து நிறைய மருந்துதான் சாப்பிட்டிட்டு இருக்காங்க அந்தமாதிரி இருக்குறதுக்கு உள்ள காரணமே இந்த over சூட வந்து நம்மளால தாங்கிக்கவே நம்மளோட உடம்பு ஒத்துக்காது

இன்னும் இன்னும் வந்து அதிகரிக்கும் அதை நம்ம வந்து இடம் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லலாம் ஆஹ் இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஆஹ் கணிணி~நம்ம computer ல work பண்றோம் அதேமாதிரி laptop ல work பண்ணுவாங்க ஏன்னா மடியிலேய வச்சு வேலை பாப்போம்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 ஆஹ் இன்னொண்ணு நம்ம வந்து நம்ம bus எல்லாம் ஓட்டுராங்க drivers drivers வந்து அவங்க work ஏ அதுதான்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க work அதுதான்னு பிடிச்சு பண்ணும் போது வேற எதுவும் பண்ண முடியாது அவங்க அந்த work ல இருந்து பண்ணும் போது அந்த cushion லாம் வச்சி ஓட்டுவாங்க அது ரொம்ப வந்து அவங்களுக்குதான் problem அந்தமாதிரி இல்லாம ஆஹ் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஆஹ் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த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 உடம்பு heat வந்து இறங்கிடும் அதனால வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் solve ஆகும் இந்தமாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா உடம்பு ரொம்ப சூடாகுறதுனால நம்ம வந்து இந்த நல்லெண்ணெய் எல்லாம் வைப்பாங்க நல்லெண்ணெய் எல்லாம் தலைக்கு வச்சு வாரத்துக்கு ஒரு முறை குளிக்குறது

அதேமாதிரி நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து எல்லாருமே வந்து அண்ணளவாதான் சமைப்பாங்க எல்லா வேலையுமே செய்வாங்க நம்ம அடுப்பு முன்னால நிப்போம் எல்லாம் okay ஆனா நம்ம வந்து overtime ஆ work பண்ணமாட்டோம் ஒரு particular time ல work பண்ணுவோம் அப்பறம் வந்து நம்ம விலகியிருவோம் அந்தமாதிரி இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா வந்து ஆஹ் நோய்கள் வராது இது நம்ம முழுக்க முழுக்க அந்த நம்ம பயன்படுத்தும் பொருட்களே நமக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கு ஹம் இன்னும் வந்து நம்ம வந்து ஆஹ் நம்ம உடம்பும் ரொம்ப சூடா இருக்கும் நம்ம சாப்பிடுற உணவுகள் வந்து ரொம்ப சூடா எடுப்போம் இப்போ நிறைய பேரு tea குடிப்பாங்க ரொம்ப சூடா இருந்தாதான் குடிப்பாங்க ஆஹ் வெந்நீர் தான் சரி எல்லாமே நம்ம வந்து